இங்க பசங்க வெளையாட்ற அ வெளையாட்டு சமாலா இருக்குது சின்ன பசங்கள்து.

அவர் வந்து பிளாக் கலர் பனியன் போட்ருக்காரு அத வந்து நெஞ்சி வரைக்கு தூக்கி பிடிச்சுட்ருக்காரு கீழ வந்து கிரீன் கலர் மேட்டு விரிச்சிருக்காங்க மேல சாலிங் சீலிங் ஃபேன் இருக்கு.

செடிகங்கள வந்து கம்பி கட்டி தொங்கவுட்ருக்காங்க செடிகள்ல வந்து பூக்கள் பூத்திருக்கு.

கீழ ஒயிட் கலர் கவர் இருக்கு மணல்ங்க நெறைய மணல் பரப்பு இருக்கு.

ஷெட்ல வந்து ஒரு வால் கிளாக் மாட்டிர்க்கு.

இங்க ஒரு பைக் ஒன்னு நிக்கிது.

இங்க வந்து திண்ணையில ஒருத்தர் உக்காந்துட்ருக்காரு.

அ மேல வந்து ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஃபேஸ் இருக்கு.

ஒரு எல்லோ கலர் டின்னு ஒன்னருக்கு மேல ஒரு பக்கெட் வெச்சிருக்காங்க.

இந் தொட்டி ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணி வெச்சிருக்காங்க.

அ தொட்டில வந்து முள்ளு செடி மாதிரி வளந்துருக்குது.

ரெண்டு கார் நிக்கிது ஒரு ஒயிட் கலர் கார்ருக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்குறாரு.

இதுல வந்து யோகடா சத்சங்கா தியான கேந்திரா அப்டி எழுதி நெறைய அட்ரஸ்லா போட்ருக்காங்க.

இங்க ஒரு பன்ச் ஆஃப் ஒயர் வந்து மட்டி வச்சுருக்காங்க இந்த ஒயரோட கலர் வந்து ஒய்ட் அண்ட் க்ரீன்னல ருக்கு.

அந்தப் பொண்ணு கைல வந்து சின்ன வீணை வெச்சிருக்காங்க.

இந்த சைட் லெஃப்ட்டு ரெண்டு பேர் உக்காந்துட்ருக்காங்க ரைட் சைட்ல ஒரு மூணு பேர் உக்காந்துட்ருக்காங்க.

ஒரு பாக்சிங் பேக் மாட்டி வெச்சிருக்காங்க. ரெட் கலர்ல இருக்கு

பெஞ்சுல ரெண்டு பேர் ஒக்காந்துட்ருக்காங்க. பார்க்ல வந்து வரிசயா லைட்டிருக்கு . சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

இங்க வந்து எல்லாரு காவி ட்ரஸ் போட்டுட்டு கீழ மேட் விரிச்சுட்டு அதுல ஒக்காந்துட்டு குனிஞ்சு கும்ட்டுட்ருக்காங்க.

இங்க வந்து வாக்கிங் மிஷின்ஸ் நறிய வரிசையா அடுக்கிருக்காங்க.

அ கடைக்கு இந்த பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்ருக்காரு.

மேல வானம் ப்ளூ கலர்ல இருக்கு எ மரத்துக்கு மேல மேகம் வந்து ஒயிட் கலர்ல தெரியிது.

இது வந்து மேல சாரங் கட்டிருக்காங்க.

வால்ல ஒரு இந்த ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் மாட்டிர்க்காங்க.

அ மீன் புடிக்கிற வலைகள் மூட்ட மூட்டையா கட்டி இருக்கு.

சென்டரா கொஞ்சோ கேப்வுட்டு வால் கட்டியிருக்காங்க.

அ சுத்தி கம்பி கட்டி மேல டென்ட் அட்ச்சிருக்காங்க.